Writer ல் லோக்கல் லாங்குவேஜஸ் ல் டைப் செய்வது குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் ரைட்டர் இல் கன்னட டெக்ஸ்ட் யை உள்ளிடுவதைப் பார்க்கலாம் இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334
லிப்ரியாஃபிஸ் இல் கன்னடா டெக்ஸ்ட் புரோசெஸிங் குறித்து காணலாம்
ஆனால் லிப்ரியாஃபிஸ் இல் எந்த மொழியையும் கான்ஃபிகர் செய்யலாம்
சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்தி பேக்கேஜ் களை நிறுவவும்
விவரங்களுக்கு சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் குறித்த டியூட்டோரியல் ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும்
இந்த கான்ஃபிகரேஷன் நான்கு படிகளில் செய்யப்படும்
கணினியில் ஸ்சிம் நிறுவப்பட்டுள்ளதா என சோதிக்கவும்
இல்லை எனில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் ஐ பயன்படுத்தி பின் வரும் பேக்கேஜ் களையும் ஸ்சிம் ஐயும் நிறுவவும்
இந்த டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி நிறுவிய பின் தொடரவும்
அடுத்து scim இம்மோடியூல் ஐ விசைப்பலகை உள்ளீட்டு முறையாக அமைக்கவும்
ஸ்சிம் ஐ உள்ளீட்டு முறைக்கு கன்னடா என்று அமைக்கவும்
காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் லேயூட் க்கு லிப்ரியாஃபிஸ் இல் கன்னடா வை தேர்ந்தெடுக்க அமைக்கவும்
இப்போது செய்து காட்டுகிறேன்
சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் லாங்குவேஜ் சப்போர்ட் மீது முறையே சொடுக்கவும் ஒரு வேளை ரிமைண்ட் மே லேட்டர் ஒர் இன்ஸ்டால் நோவ் என திரையில் தோன்றினால் ரிமைண்ட் மே லேட்டர் மீது சொடுக்கவும் கீபோர்ட் இன்புட் மெத்தோட் சிஸ்டம் இல் scim இம்மோடியூல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இங்கே தேர்வு ஏற்கெனவே இருப்பதால் ஒன்றும் செய்ய மாட்டோம்
மூன்றாவதாக சிஸ்டம் பிரெஃபரன்ஸ் மற்றும் ஸ்சிம் இன்புட் மெத்தோட் மீது ஸ்சிம் ஐ வடிவமைக்க சொடுக்கவும் அதை இப்போது திரையில் காண முடியாது
ஆனால் கணினியில் அதை செய்து பார்க்க இந்த ஆப்ஷன் ஐ காணலாம்
இமெங்கினே இல் குளோபல் செட்டப் மீது சொடுக்கவும்
டெக்ஸ்ட் புரோசெஸிங் ஐ
தான் ஆதரிக்கும் ஒரு பட்டியலை ஸ்சிம் காட்டும்
இதில் ஹிந்தி கன்னடா பெங்காலி குஜராத்தி தமிழ் தெலுகு மலையாளம் உர்டு போன்ற இந்திய மொழிகள் உள்ளன
இப்போது நம் டியூட்டோரியல் க்கு ஹிந்தி மற்றும் கன்னடா ஆகியவற்றை தேர்வு செய்ய வேண்டும்
கான்ஃபிகரேஷன் ஐ சேமிக்க ஒக் ஐ சொடுக்கவும்
ஸ்சிம் இன் மாற்றங்கள் செயலாக கணினியை மீள்துவக்கம் செய்ய வேண்டும்
அதை செய்து பின் இந்த டியூட்டோரியல் க்கு திரும்பி வாருங்கள்
இப்போது லிப்ரியாஃபிஸ் இல் கன்னடா உள்ளீட்டை வடிவமைப்போம்
அப்ளிகேஷன்ஸ் ஆஃபிஸ் மற்றும் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் மீது சொடுக்கவும்
மெயின் மேனு இல் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மீது சொடுக்கவும்
நீங்கள் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஐ காணலாம்
இந்த பெட்டியில் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் பின் லாங்குவேஜஸ் ஆப்ஷன் மீது சொடுக்கவும்
எனபிள்ட் போர் காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் லேயூட் செக் பாக்ஸ் இல் குறி இல்லை எனில் சொடுக்கி குறியிடவும்
சிடிஎல் கீழிறங்கும் பெட்டியில் கன்னடா ஐ தேர்ந்தெடுக்கவும்
இது முன்னிருப்பாக உங்கள் உள்ளமை மொழியாக கன்னடா ஐ தேர்ந்தெடுக்கும்
ஒக் மீது சொடுக்கவும் ஒரு வரியை கன்னடா மற்றும் ஆங்கிலத்தில் டைப் செய்வோம்
பராஹா மற்றும் நுடி மெத்தோட் மற்றும் யூனிகோடு பான்ட் களை பயன்படுத்துவோம்
கடைசியாக பைல் ஐ சேமிப்போம்
இப்போது செய்து காட்டுகிறேன்
திறந்திருக்கும் டாக்குமென்ட் இல் டைப் செய்க உபுண்டு gnuலினக்ஸ் சப்போர்ட்ஸ் மல்ட்டிபிள் லாங்குவேஜஸ் வித் லிப்ரியாஃபிஸ்
கன்ட்ரோல் விசையை அழுத்திக்கொண்டு ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவும்
திரையின் கீழ் வலப்பக்கம் ஒரு சிறு விண்டோ திறக்கிறது
அங்கு கன்னடா kn இட்ரான்ஸ் ஐ எளிய போனடிக் மெத்தோட் ஐ பயன்படுத்த தேர்ந்தெடுங்கள்
இது பராஹா மெத்தோட் போன்றதே
அல்லது நுடி விசைப்பலகை அமைப்புக்கு கன்னடா - கேஎன் கேஜிபி மீது சொடுக்கவும்
நான் kn இட்ரான்ஸ் இன்புட் மெத்தோட் யே பயன்படுத்துவேன் அது எளிமையானது துவக்க பயனாளர்களுக்கு பொருத்தமானது
சர்வஜனிகா தந்திராம்ஷா என ஆங்கிலத்தில் உள்ளிடுங்கள்
திரையில் கன்னடா டெக்ஸ்ட் தோன்றுவதை காணுங்கள்
கன்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவும்
விண்டோ காணாமல் போகிறது
இப்போது ஆங்கிலத்தில் டைப் செய்ய முடியும்
இப்படியாக கன்ட்ரோல் விசை ஸ்பேஸ் பார் உடன் சேர்ந்து ஆங்கிலம் வேறு மொழிகள் இடையே நிலை மாற்றுகிறது
wwwPublic SoftwareinKannada தளத்தில் கிடைக்கும் கன்னடா டெக்ஸ்ட் உள்ளீடு குறித்த டாக்குமென்ட் ஐ படித்து மேற்கொண்டு தகவல்களுக்கும் அற்கவது ஐ பயன்படுத்தி நுடி மெத்தோட் இல் டைப் செய்வதை அறிக
இந்திய மொழிகளில் டைப் செய்ய யூனிகோடு பான்ட் ஐ பயன்படுத்துகிறோம்
ஏனெனில் அது உலகளாவிய அங்கீகாரமுள்ள பான்ட்
நான் பயன்படுத்தும் யூனிகோடு பான்ட் லோஹித் கன்னடா
கன்னடா டெக்ஸ்ட் உள்ளீட்டை காட்டினேன் என நினைவு கொள்க
இதே போலவே இந்திய மொழிகள் எதுவானாலும் ஸ்சிம் இன்புட் மெத்தோட் யை பயன்படுத்தி ரைட்டர் இல் உள்ளீடு செய்யலாம்
முழுமையான பயிற்சி
கன்னடா இல் 3 புத்தகங்கள் பெயரை உள்ளிடுக
அதற்கு ஆங்கில மொழியாக்கம் செய்க
பயிற்சியை ஏற்கெனெவே இங்கு செய்து வைத்தேன்
சுருங்கச்சொல்ல இந்த டியூட்டோரியல் லில் உபுண்டு மற்றும் லிப்ரியாஃபிஸ் இல் கீபோர்ட் உம் மொழியும் கான்ஃபிகர் செய்ய கற்றோம்
வெவ்வேறு மெத்தோட் களில் உதாரணமாக பராஹா மற்றும் நுடி இல் டைப் செய்வதை கற்றோம்
இரு மொழிகளில் ஒரு டாக்குமென்ட் ஐ டைப் செய்ய கற்றோம்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணலாம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும்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
மேலும் விவரங்களுக்கு ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைப்பன் இன்ட்ரோ தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி